இன்னைக்கு நான் எதைப்பத்தி சொல்லப்போறேன்னா இதை வந்து நான் கபடியைப் பத்தி சொல்லப் போறேன் கபடி அல்லது சடுகுடு அல்லது பளி சடுகுடு என்று அழைக்கப்படும் விளையாட்டு தமிழ் குடிகளால் பல காலமாக விளையாடப்படும் தமிழர் விளையாட்டுகளுள் ஒன்று ஜல்லிக்கட்டிருக்கு அதாவது ஏறு தழுவுதல் தயாராகும் முன் தமிழர்கள் செய்யும் பயிற்சியே கபடி என்ற பெயரால் பல காலமாக விளையாடப்பட்டு வருகிறது கபடி என்ற பெயரும் தமிழ் பெயராக இருக்கக் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது கை பிளஸ் பிடி ஆஹ் கைப்பிடி இது தெற்கு ஆசிய நாடுகளில் பரவலாக விளையாடப்படுகிறது இவ்விளையாட்டு இரு அணிகளுக்கு இடையே நிகழும் ஆட்களை பிடிக்கும் ஒரு போட்டி ஒவ்வொரு அணியிலும் ஏழு பேர் இருப்பர் மொத்த விளையாட்டு நேரம் நாற்பது மணித்துளிகள் ஆஹ் இவ்வாட்டம் விளையாட வெறும் நீள் சதுரமான ஆடுகளம் இடம் இருந்தால் போதும் இந்த ஆடுகளத்தை ஒரு நடு கோட்டால் இரண்டாகப் பிரித்து இரு பக்கத்துக்கு ஒரு அணியாக இரு அணியினரும் இருப்பர் ஆட்டக்காரர்கள் எப்பொழுதும் புற எல்லை கோடுகளை தாண்டி செல்லலாகாது இவ்விளையாட்டுக்கு ஒரு நடுவரும் தேவை விளையாட்டு ஆஹ் ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட விளையாட்டு கபடி பண்டைய தமிழ்நாட்டின் முல்லை புவியியல் ஆஹ் பகுதியில் வாழ்ந்த ஆயர் பழங்குடி மக்களிடையே இது பொதுவானது எதிரணிக்கு செல்லும் வீரர் காளையை போல் கருதப்படுவார் அவ்வீரரை தொ தொட விடாமல் மடக்கி பிடிப்பது காளையை முட்டவிடாமல் அடக்குவதற்கு சமமாகும் ஒரு அணியில் இருந்து யாரேனும் ஒருவர் புறப்பட்டு நடுக்கோட்டை தொட்டுவிட்டு ஒரே மூச்சில் கபடி கபடி அல்லது சடுகுடு என்று விடாமல் கூறிக்கொண்டே எதிர் அணியினர் இருக்கும் பகுதிக்கு சென்று எதிர் அணியினரை கையாளோ காலாலோ தொட்டுவிட்டு எதிர் அணியினரிடமும் பிடிபடாமல் நடுக்கோட்டை தாண்டி தம் அணியிடம் திரும்பி வரும் ஒரு வகை விளையாட்டு தொடுபட்டவர் ஆட்டம் இழப்பார் ஆனால் எதிரணியினர் சூழ்ந்து பிடிக்க வருவார் மூச்சு விடாம கபடி கபடி என்று சொல்லிக்கொண்டே எதிராளியை தொட்டு விட்டு அகப்படாமல் திரும்பி வர வேண்டும் அகப்பட்டால் சென்றவர் ஆட்டம் இழப்பார் மூச்சு விடாமல் கபடி கபடி என்று சொல்வதற்கு பாடுதல் என்று பெயர் தம் அணிக்கு திரும்பும் முன் பாடுவர் பாட்டை நிறுத்தினாலும் ஆட்டம் இழப்பர் ஆண்களுக்கான சடுகுடுவும் பெண்களுக்கான சடுகுடுவும் சற்று வேறுபடும் ஆடுகளம் ஆடுகளம் மேடு பள்ளம் இல்லாத ஒரு சமதளமாக இருக்க வேண்டும் ஆட்கள் கீழே விழுவதும் இழுக்கப்படுவதும் நிகழ்வதால் தரைமண் அல்லது மரத்தூள் மணல் பஞ்சு மெத்தை பரப்பியதாக இருக்க வேண்டும் ஆஹ் கட்டாந்தரையாக அதாவது காண்கிரெட்டாக இருப்பது நல்லதல்ல ஆண்கள் ஆடும் களம் பதிமூணு மீட்டர் ஆஹ் பத்து மீட்டர் பரப்பு கொண்டதாகவும் பெண்கள் ஆடும் களம் பதினோரு மீட்டர் ஆஹ் எட்டு மீட்டர் ஆகும் ஆஹ் ஆடுகளத்தின் எல்லைக எல்லைகளை குறிக்கும் கோடுகளும் மற்றும் களத்தை பிரிக்கும் கோடுகளும் இரண்டு அங்குல ஐந்து சென்டிமீட்டர் அளவினதாக இருக்க வேண்டும் சடுகுடு உலகக் கோப்பை சடுகுடு உலகக் கோப்பை முதன்முதலாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஆடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் ஆடப்பட்டன இதுவரை இந்தியாவே வெல்லப்படாத உலகக் கோப்பை வா வாகையாளராக இருந்து வருகிறது இருமுறை இரண்டாவதாக வந்து அடுத்த மிகப் பெரும் வெற்றியை ஈரான் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் இரவ ஆஹ் இரண்டாவதாக வந்தது இதுவரை கபடி உலகக் கோப்பை முடிவுகள் ஆண்டு இறுதி ஆட்டம் வெற்றியாள இரண்டாவது ஆஹ் இரண்டாயிரத்தி பதிமூணு இந்தியா எதிரணி பாகிஸ்தான் ஆஹ் வெற்றியாளர் இந்தியா இரண்டாவது பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி பத்தில் ஆஹ் இறுதி ஆட்டம் வந்து இந்தியா எதிரணி பாகிஸ்தான் ஆஹ் வெற்றியாளர் இந்தியா இரண்டாவது பாகிஸ்தான் ஆஹ் இரண்டாயிரத்தி ஏழு ஆஹ் இறுதி ஆட்டம் வந்து இந்தியா ஆஹ் எதிர் ஆஹ் ஈரான் வெற்றியாளர் இந்தியா இரண்டாவது ஈரான் ஆஹ் ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு இறுதி ஆட்டம் இந்தியா எதிர்வந்து ஈரான் ஆஹ் வெற்றியாளர் ஆஹ் இந்தியா இரண்டாவது ஈரான் இதனையும் க ஆஹ் ப்ரொ ப்ரொ கபடி இந்தியாவில் கபடி ஆஹ் இது வரையிலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஆஹ் நீங்க சொல்லுங்க அம்பிகா ஆஹ் எனக்கு ஏறுதழுவுதல் பத்தி கொஞ்சம் தெரியும் அதைப் பத்தி நான் உங்க கிட்ட சொல்றேன் ஏறுதழுவுதல் என்னன்னா இதை வந்து ஜல்லிக்கட்டுன்னு கூட சொல்லுவாங்க இது பேரு வந்து மஞ்சுவிரட்டு அப்படீன்னு நம்ம ஊரு சைடு சொல்லிருப்பாங்க இது தமிழர்களின் மரபு வழி விளையாட்டுகள்ல ஒண்ணு

ஜல்லிக்கட்டையோட சொர்க்க பூமியாக வந்து கருதப்படுது தமிழர்களின் வீர விளையாட்டுகள்ல ஒன்றாக கருதப்படும் விளையாட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு எண்ணும் ஊர்களிலும் திருச்சி பெரிய சூரியுரு நாமக்கல் மாவட்டம் அலங்காஅலங்காத்தான்நத்தம் அப்புறம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கூலமேடு தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தமாலை அப்புறம் வந்து வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆதமங்கலம் புதூர் மற்றும் தேனி மலை ஆஹ் போன்ற ஊர்களில் எல்லாம் வந்து ஆண்டுதோறும் தை மாதத்தில பொங்கல் திருநாளை ஒட்டி நடத்தப்பெறும் ஒரு வ பெரிய ஒரு விளையாட்டா இது இருக்கு இப்போட்டியில வந்து பங்கேற்கும் போட்டியாளர்கள் எல்லாம் வந்து போட்டியில வந்து ஆழ்த்தப்படும் விலங்குகள் பார்வையாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் வந்து இப்போட்டிதான் வந்து தொடர்புடைய காயச் சம்பவங்களும் வந்து இறப்பு சம்பவங்களும் இன்று வரை நடந்துக்கிட்டேதான் இருக்கு இதன் விளைவாக வந்து விலங்குரிமை அமைப்புகள் வந்து இப்போ போட்டிக்கு வந்து தடை விதிக்கக் கோரி வந்து நீதிமன்றத்திலே நிறைய டைம் முறையிட்டு இருக்காங்க இது நீதிமன்றம் பலமுறை வந்து இப்போட்டிக்கு வந்து தட விதித்தது ஆனாலும் வந்து இந்த தடைக்கு வந்து எதிர்த்து மக்க மக்கள் எல்லாமே வந்து போராடியதன் விளைவாகதான் இப்போட்டி வந்து தொடர வந்து ஒரு புதிய சட்டம் வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து இயற்றப்பட்டது இதோட ஆஹ் எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் சல்லி என்பது வந்து விழாவின் போது வந்து மாட்டோட கழுத்துல ஒரு கட்டப்படுற வளையத்தினை வந்து குறிக்கும் புளியங்கம்பினால் வளையம் செய்து வந்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் வந்து தற்போதும் வழக்கத்துல இருக்கு அதோடு வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந் இந்திய நாணங்களை நாணயங்களை வந்து துணியில் வைத்து மாட்டின் கொம்புகள்ல வந்து கட்டிவிடும் பழக்கம் இருந்தது மாட்டை வந்து அணையு அணையும் வீரர்களுக்கு வந்து அந்த பணம் ஆஹ் முடிப்பு வந்து சொந்தமாகும் இந்த பழக்கம் வந்து பிற்காலத்துல சல்லிக்கட்டு என்று மாறியது பேச்சு வழக்குல அது திரிந்து வந்து ஜல்லிக்கட்டு அப்படீன்னு ஆயிடுச்சாம் இதோட வகைகள் என்னென்ன அப்படீன்னு பார்த்தோம்னா வந்து

அதுக்கப்புறம் வந்து எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம ஓடுவதும் அவற்றை வந்து இளைஞர்கள் வந்து விரட்டுவதும்தான் வேலி ஜல்லிக்கட்டு வாடிவாசல் ஜல்லிக்கட்டு அப்படீன்னு பார்த்தோம்னா மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்கள்ல வந்து வாடிவாசல் வழியாக வந்து வெளியேறும் காளைகளை வந்து இளைஞர்கள் எல்லாம் விரட்டிச் சென்று அதனோட திமில்ல திமில் மீது வந்து தொங்கியபடி குறிப்பிட்ட தூரம் வந்து செ அவங்க வந்து அந்த திமிலை புடிச்சுக்கிட்டே போனாங்கன்னா

இருபுறமும் வந்து காளையை வந்து ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் வந்து அதன் முன்னே நின்று வந்து கொம்பினு உள்ள கொம்புல வந்து அவங்க பரிசுப் பொருளு இல்லை பரிசுப் பணம் அதெல்லாம் வந்து கட்டி விட்டுருவாங்க அதை வந்து எடுக்க முயற்சி செய்வாங்க அதுதான் வந்து வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து மஞ்சுவிரட்டு அப்படிங்கறதுதான் தமிழகத்துல ஆஹ் ரொம்ப சிறப்பா இருக்க ஒண்ணு அதுவும் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல உள்ள கிராமங்கள்ல கொண்டாடப்படும் விளையா விளையாட்டுதான் வந்து மஞ்சு என்பது வந்து தாழை அதாவது ஒரு கற்றாழை நார் கொண்டு வந்து திரித்து வந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை கயிறு ஆகும் பஞ்சு கற் கயிற்றால் வந்து மாடுகளின் கொம்புகள்ல கட்டப்படும் தங்க நாணயங்கள் பண முடிப்பு இல்லை புத்தாடைகள் வந்து சலங்கை மணிகள் ஆகியவற்றை வந்து எடுப்பதற்காக வந்து வீரர்கள் வந்து மாடுகளை வந்து விரட்டி சென்ற பிடிக்கும் விளையாட்டுதான் மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிற்காலத்துல அது வந்து என்ற சொல் வந்து மருவி வந்து மஞ்சு விரட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மஞ்சு விரட்டு விளையாட்டு வந்து பொதுவா வந்து அறுவடை காலம் முடியும்போது நீர் வற்றிய கண்மாய் உட்புறத்துல மஞ்சுவிரட்டு தொழு அமைக்கப்பட்டு அந்த தொழுவுல இருந்து காளைகள்லாம் கம்மா பகுதிக்குள்ள திறந்து வி விடப்படும் ஓடும் காளைகளை வந்து வீரர்கள் விரட்டிச் சென்று மஞ்சு கயிற்றிலே கட்டியுள்ள பரிசுகள் எல்லாம் வந்து எடுப்பாங்க இதோட வரலாறு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போனோம் அப்படின்னா வந்து நமது இலக்கியங்கள்ல சிந்துவெளி நாகரீகத்திலும் ஏறுதழுவுதல் வந்து நிகழ்ந்ததுக்கான சான்று எல்லாம் நிறையவே இருக்கு பண்டைய தமிழ்நாட்டின்

காளையை அடக்கும் வீரரை விளையாட்டின் பெயராக வந்து பயின்று வருகிறது ஆஹ் கொல்லக்கூடிய காளையை வந்து தழுவி போரிட்டு அடக்குவதால் வந்து கொல்லேறி தழுவுதல் என்று வந்து சிறப்புத்தி கூறப்படுகிறது புதுடில்லி தேசிய கண்காட்சியகத்தில பாதுகாக்கப்படுகின்ற இந்த சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றுல வந்து ஒரு காளை அதை அடக்க முயலும் வீரரை வந்து அக்காளை தூக்கி எறிவதும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் சிலை வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது இதுல இருந்து வந்து ஆஹ் ரெண்டாயிரம் ஆண்டு கால முன்னரே வந்து ஏறுதழுவுதல் வந்து வழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறதை வந்து ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் வந்து கருத்து தெரிவிக்கின்றனர் அதாவது வந்து ஏறு தழுவுதலும் அப்புறம் ஜல்லிக்கட்டுன்னு பார்க்கக்குள்ள சில வேறுபாடுகள் உண்டு முல்லை நிலத்து மக்களாகிய ஆயரிடம் மட்டுமே வந்து ஏறுதழுவல் வந்து இருந்துச்சு தற்போது ஜல்லிக்கட்டுல ஆயர் மட்டுமின்றி திறந்தவரும் வந்து பங்கேற்கிறாங்க இருப்பினும் வந்து ஜல்லிக்கட்டில் வென்றவர் வந்து பணமுடிப்பினை வந்து பரிசாக பெறுதல் வந்து ஆயரிடம் பெரும்பான்மையாக உள்ளது ஜல்லிக்கட்டு வந்து தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் நாளன்று விழா போல் கொண்டாடப்படுவது ஆஹ் ஏறுதழுவுதல் விழா அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வ நம்பிக்கையுடன் தொடர்புடையதாக இது வந்து இல்லை ஆனால் வந்த ஜல்லிக்கட்டு வந்து கிராமிய தேவதைகளோட வழிபாட்டு நம்பிக்கையுடன் வந்து தொடர்புடையதையா இன்றும் இருக்கு அம்மை போன்ற கொடிய நோய்கள் வந்து பரவிய காலத்திலும் மழையில்லா வறட்சி காலங்களிலும் பிள்ளை வரம் கேக்கும் நிலையிலும் வேண்டுதல் நடைபெறும் இக்குறைகள் வந்து நீக்கப்பட்டால் வந்து பொங்கல் நாளைக்கு வந்து ஜல்லிகட்டுறோம் என்பதை வந்து வேண்டுகோளா வந்து அவங்க வச்சிப்பாங்க மற்ற நாடுகள்ல காளை போர் அப்படின்னு நம்ம என்னனு சொல்வோம்னா போர்சுகல் மெக்ஸிகோ நாடுகள்லாம் வந்து காளை போர் வந்து முக்கியமாக தேசிய பொழுதுபோக்கு விளையாட்டாக வந்து இன்னமும் இருக்கு ஆலைகளை அரங்கத்திற்குள்ள விரட்டி ஆத்திரமூட்டி சண்டையிட்டு கொல்வதே வந்து இக்காளையோட போரையும் ஆஹ் இக்கலையின் போரோட நோக்கம் ஆஹ் இம் இம்மேனாட்டு காளை போரும் வந்து ஜல்லிக்கட்டும் ஒன்று போல வந்து தோன்றினாலும் இரண்டும் வந்து முற்றிலுமே வேறுபட்டவையா இருக்கு இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன் ஆஹ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அருணாச்சலம் அருணாச்சலம் இருக்கீங்களா ஆஹ் அருணாச்சலம் ஆஹ் இருக்கேன் அம்பிகா இப்போ நான் வந்து சதுரங்கத்தைப் பத்தி பேசுறேன் ஆஹ் சதுரங்கம் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு அது வந்து அரசர்கள் விளையாட்டுன்னு சொல்றாங்க அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சதுரங்கம் அல்லது செங்கணம் அல்லது வல்லாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல செஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து இருவர் மட்டுமே விளையாடு விளையாடுறது ஒரு பலகை விளையாட்டு இது விளையாட்டுக்கு தமிழ்ல ஆனைக்குப்பு என்று பெயரும் உண்டு ஒரு பக்கத்துக்கு பதினாறு காய்கள் வீதம் முப்பத்தி ரெண்டு காய்களின் விளையாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இரண்டு நிறங்கள் காய்கள் அமைத்திருப்பது பழ வழக்கம் விளையாட்டு பலகை எட்டு வரிசைகளிலும் எட்டு வரிசைகளிலும் எட்டு நிரல்களிலும் அதாவது எட்டு இன்டு எட்டு அமைந்த மொத்தமாக அறுபத்தி நாலு கட்டங்களைக் கொண்ட சதுர வடிவமானது பொதுவாக கருப்பு வெள்ளை நிறங்களில் மாறி மாறி அமைந்திருக்கும் செங்களம் அத்தி அத்திட்டத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு விளையாட்டு அன்று மதியுகமும் தந்திரமும் விளையாட்டுக்கு முக்கியமானவையாகும் தற்காலங்களில் இவ்விளையாட்டானது பாடசாலை பாடவி விதத் விதானத்திலும் கொண்டு வரப்பட்டுள்ளது உலகம் உள்ள

ஒருவருடைய பகுதியில் அதாவது வெள்ளைக் கருப்பு ஒரு அரசன் ஒரு அரசி இரு மந்திரிகள் இரு குதிரைகள் இரு யானைகள் மற்றும் எட்டு சிப்பாய்கள் காணப்படும் ஒவ்வொரு வகையான காயும் விதவிதமாக நகரக்கூடியவை

செங்களம் ஒரு சதுர பலகையில் விளையாடப்படும் இந்த சதுரபற் சதுரப்பலகை படத்தில் காட்டப்பட்டுள்ளது போலவே வெள்ளை கருப்பு என மாறி மாறி எட்டு இன்டு எட்டு அறுபத்தி நான்கு சதுரங்களை கொண்டிருக்கும் அதாவது எட்டு நிறங்களையும்

இரண்டாவது சதுரம் இரண்டு என்று அறுபத்தி நான்கு சதுரம் எட்டு என்று அமையும் இந்த விளையாட்டில் இரு அணிகள் அல்லது படைகள் உண்டு அவை முறையே வெள்ளைப்படை மற்றும் கருப்பு படை என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு படையிலும் பதினாறு காய்கள் உண்டு ஒவ்வொரு படையிலும் ஒரு அரசன் ஒரு அரசி இரு மந்திரிகள் இரு குதிரைகள் இரு கோட்டைகள் எட்டு படை வீரர்கள் ஆகிய காய்கள் இருக்கும் ஆரம்ப நிலை ஆரம்ப அடுக்கல் அமைய வேண்டும் அதாவது படத்தில் காட்டியவாறு ஆரம்ப அடுக்கல் அமைய வேண்டும் முதல் நிரலில் அல்லது வரிசையில் வெள்ளைப்படையின் கோட்டை குதிரை மந்திரி அரசி அரசன் மந்திரி குதிரை கோட்டை என்று அமையும் இங்கு வெள்ளை அரசி ஒண்ணில் வெள்ளை சதுரத்தில் வெள்ளை அரசன் இ ஒண்ணில் கருப்பு சதுரத்தில் நிற்க வேண்டும் இரண்டாவது நிரலில் எட்டு வெள்ளை படை வீரர்களும் நிற்பாங்க இதைப் போலவே எதிர்திசையில் அதாவது எட்டாவது நிரலில் கருப்பு படையின் கோட்டை குதிரை சதுரத்தில் கருப்பு அரசன் வெள்ளை சதுரத்திலும் நிற்க வேண்டும் ஏழாவது நிரலில் எட்டு கருப்பு படை வீரர்களும் நிற்கும் அரசன் நான்காம் கட்டத்தில் உள்ள வெள்ளை ராஜா ஒரே ஒரு கட்டம் மட்டுமே நகர்ந்து ஆகிய எட் இ த்ரீ இ பைவ் டி த்ரீ டி போர் டி பைவ் எப் த்ரீ எப் போர் எப் ஆகிய கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்திற்கு செல்ல முடியும் ஆனால் ஒரு சிறப்பு வகை நகர்த்தலில் மட்டுமே ராஜாவை இரண்டு சதுரங்கள் நகர்த்த நகர்த்தலாம் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இந்நகர்விற்கு கோட்டை கட்டுதல் என்று பெயர் அதாவது ஆங்கிலத்துல காஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க இப்படி ராஜா ஒரு கட்டங்கள் நகரும் பொழுது கோட்டை அரசை தாண்டி அடுத்த கட்டத்தில் இடது புறமோ வலது புறமோ நிற்கும் இப்படி ஒரு ஆட்டத்தில் அரசரும் யானையும்

கோட்டை கட்டிலில் விளைவாக ராஜா நிற்கும் இடத்தில் ஆபத்து இருந்தாலும் கோட்டை கட்டும் நகர்வை செய்ய முடியாது ராணி இருக்கும் பக்கமாக கோட்டை கட்டிக் கொள்வதை நீண்ட கோட்டை கட்டுதல் என்பார் ராஜா தன் பக்கத்தில் கோட்டை அமைத்துக் கொள்வதை குறுகிய கோட்டை கட்டுதல் என்பார் அரசியல் அரசியால் தான் இருக்கும் இடத்தில் இருந்தே எத்திசையிலும் நெடுவரிசையிலோ கிடை வரிசையிலோ மூலைவிட்டமாகவோ எத்தனை சதுரத்திற்கும் நகர முடியும் ஆனால் ஒரு கையைத் தாண்டி செல்ல முடியாது ஒரு காயைத் தாண்டி செல்ல முடியாது படத்தில் படத் படத்தில் காட்டப்படும் ராணியை நம் தேவைக்கேற்ப காட்டப்பட்ட ஏதாவது ஒரு காட்சி கட்டத்திற்கு நகர்த்திக் கொள்ள இயலும் மந்திரி மந்திரி அல்லது தேர் நகர்வு முறை மந்திரி அல்லது தேர் ந தேர் மூலைவிட்டமாக எத்தனை சதுரத்துக்கும் நகரும் ஆனால் ஒரு காயை தாண்டி செல்ல முடியாது குதிரை குதிரைதான் இருக்கும் இடத்திலிருந்து எத்திசையிலும் அதாவது எல் வடிவில் நகர முடியும் ஒரு கட்டம் மேல் கீழாகவோ அல்லது இடம் வலமாகவோ நகர்ந்த பின் இரு கட்டங்கள் செங்குத்தான திசையில் நகரும் குதிரை மட்டும் காயை தாண்டி செல்லும் திறன் கொண்டது படத்தில் இ போர் கட்டத்தில் நிற்கும் குதிரையை நாம் தேவைக்கேற்ப எப் சிக்ஸ் டி சிக்ஸ் ஜி பைவ் ஜி த்ரீ எப் டூ டி டூ சி த்ரீ சி பைவ் ஆகிய எட்டு கட்டங்களில் ஏதாவது ஒன்றில் நகர்த்திக் கொள்ள இயலும் குதிரை கருப்புக் கட்டத்தில் இருக்குமேயானால் வெள்ளை கட்டத்திற்கும் வெள்ளை கட்டத்தில் நிற்குமேயானால் கருப்பு கட்டத்திற்கும் நகர்ந்து செல்லும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் யானை யானை தன் இருக்கும் இடத்திலிருந்து நேராக எத்திசையிலும் முன்னே பின்னே அல்லது இடவலமாக எத்தனை சதுரத்துக்கும் நகர முடியும் ஆனால் கோட்டையால் ஒரு காயை தாண்டி செல்ல முடியாது சிப்பாய் சிப்பாய் படைவீரர் தான் இருக்கும் இடத்திலிருந்தே நேரே முன்னோக்கி மட்டுமே ஒரு சதுரம் நகர முடியும் ஆனால் ஆரம்ப நிலையில் மட்டும்தான் இருக்கும் இடத்தில் இருந்து முன்னோக்கி இரு சதுரங்கள் விளையாடும் வீரர் விரும்பினால் நகர்த்திக் கொள்ளலாம் படைவீரர் தன் தாக்குதலை முன்னோக்கியே மூலைவிட்டமாக மட்டுமே மேற்கொள்ளமு மேற்கொள்ளலாம் ஆனால் தாக்குதலில் இருந்து தப்பு தப்பும் நோக்கில் ஆரம்ப நிலையில் இருந்து இரு சதுரங்கள் தாக்க முடியாது வெள்ளைப்படை வீரர் ஐந்தாம் வரிசையில் இருக்கும்போது கருப்பு படை வீரர் வெள்ளை படை வீரருக்கும் பக்கத்தில் நகர்த்தினால் கருப்பு படை வீரரை வெள்ளை படை வீரர் தாக்கலாம் இதனால் எம்பஸ் என்று கூறுவார்கள் படை வீரரை படிப்படியாக நகர்த்திக் கொண்டு கடைசி பெட்டியை அடைந்தால் அப்படைவீரனை பதவி உயர்வு கொடுத்து ராணி மந்திரி குதிரை மற்றும் கோட்டை ஆகியவற்றில் ஒன்றாக மாற்றிக் கொள்ளலாம் படத்தில் கட்டத்தில் நிற்கும் படைவீரன் கட்டத்திற்கு மட்டுமே முன்னேறிச் செல்ல முடியும் ஆனால் இவ்வீரனால் சட்டங்களில் உள்ள எதிரியின் காயை தாக்கி வெட்ட முடியும் ஒருவேளை எதிரியினால் வெட்டப்படாமல் படிப்படியாக முன்னேறி சட்டத்தை வீரன் அடைந்தால் அவன் பதவி உயர்வு அடைவான் இதுவே இதுவரை ஆஹ் சதுரங்க ஆட்டத்தை பற்றி நான் இது பற்றி மேலும் கூறுவோம் அதற்கு முன்னதாக சுவாதி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றீங்களா

ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் இருந்தே ஒலிம்பிக் விளையாட்டாக இருந்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் தான் விதிமுறைகள் சீர்திருத்த ப படுத்தப்பட்டன தடகள விளையாட்டுப் போட்டிகள்

பெரிய போட்டிகளில் ஆயிரக்கணக்கானவர் பங்கேற்பதும் உண்டு முழுமையான தொலைவில் ஓட முடியாதவர்களுக்காக அரை மா ஆஹ் மாரத்தான் போட்டிகளும் உடன் நடைபெறும் வரலாறு கிமு ஆயிரத்தி

ஏரோ ஆஹ் டோட்ஸ் என்ற கிரேக்க வரலாற்று அறிஞரின் கூற்றுப்படி பெய்டிபைட்ஸ் இருந்து ஸ்பார்ட்டாவுக்கு ஓடிய ஒரு தூதுவன் ஆவார் ஆஹ் பெய்டிபைட்ஸ் ஏதென்சுக்கும் மாரத்தானுக்கும் இடையில் ஓடினார் என்பது பிற்கால எழுத்தாளர்களால் புனையப்பட்டது என்றும் கருத வாய்ப்பு இருக்கிறது இது அஹ் இது போன்ற குறிப்பு கிபி முதலாம் நூற்றாண்டில் புளூடார்ச் என்பவரால் எழுதப்பட்ட

ஒவ் ஏதன்ஸ் என்ற நூலில் காணக்கிடைக்கிறது அனைத்துலக ஒலிம்பிக் குழுவின் கணிப்புப்படி மாரத்தான் போர்க்களத்தில் இருந்து ஏதன்ஸ்க்கு உள்ள தொலைவு முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அல்லது இருபத்தி ஒரு புள்ளி நாலு மைல்களாகும் மாரத்தான் போட்டிகள் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு நவீன ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது பெண்களுக்கான மாரத்தான் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடைகால விளையாட்டுப் போட்டிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆஹ் இதன் தொலைவு தொடக்க காலத்தில் மாரத்தான் போட்டிகளின் ஓட்டத் தொலைவில் தீர்மானிக்கப்படவில்லை அனைத்துப் போட்டியாளர்களும் ஒரே தடத்தில் ஓடுகிறார்கள் என்பதுதான் முக்கியமாகக் கருதப்பட்டது தொடக்க காலம் ஒலிம்பிக் மாரத்தான் போட்டிகளையும் ஓட்ட தொலைவு போட்டி நடக்கும் இடத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருந்தது தற்போது உறுதியாக கடைபிடிக்கப்படும் நாற்பத்தி இரண்டு புள்ளி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் போட்டி தொலைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆஹ் தடகள விளையாட்டு அஹ் கூட்டமைப்புகளின் பன்னாட்டு சங்கம் என்ற அமைப்பால் பரிந்துரைக்கப்பட்டு இறு அஹ் இறுதி செய்யப்பட்டது ஆஹ் இதன் இதன் அஹ் இதில் வந்து சென்னை மாரத்தான் புனோ புனே பன்னாட்டு மாரத்தான் மும்பை மாரத்தான் பாஸ்டன் மாரத்தான் போன்றவை ஆஹ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஆஹ் ஓடுதல் தாண்டுதல் எரிதல் ஏனையவை ஆஹ் நீர் பாய்தல் குத்துச்சண்டை சீருடைப் பயிற்சிகள் சீரிசை சீருடை ப அஹ் சீருடர் பயிற்சி துடுப்பு படகோட்டம் ஆஹ் இதுல வந்து ஓடுதல் வந்து விரைவோட்டம் தொடர் ஓட்டம் தடை தாண்டும் ஓட்டம் மாரத்தான் ஆஹ் நடை போட்டி தாண்டுதல் வந்து மும்முறை தாண்டுதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தடி ஊன்றி தாண்டுதல் ஆஹ் எரிதல் வந்து வட்டு எறிதல் சம்மட்டி எறிதல் ஈட்டி எறிதல் குண்டெரிதல் ஆஹ் ஏனையவை வந்து நெடுமுப்போட்டி தற்கால ஐந்திரப் போட்டி ஆஹ் நீர் பாய்ச்ச நீரில் பாய்தல் வந்து நீச்சல் ஆஹ் ஒருங்கிசைந்து நீச்சல் நீர்பந்தாட்டம் குத்துச்சண்டை வந்து டைக்கு ஆஹ் டைக்குவான்டோ ஜூடோ அஹ் மல்யுத்தம் கலைநேய பயிற்சியை வந்து சமைநிலை இல்லாத சட்டங்கள் சமைநிலை விட்டம் குதிரை தாண்டுதல் குதிரை கரடு நிலைத்த வளையங்கள் சீருடை ஆஹ் சீரிசை சீருடர் பயிற்சி ஆஹ் குறித்தெழு நேரிடைப் பயிற்சி துடுப்பு படகோட்டம் பாய்மார படகோட்டம் சிறு படகோட்டம் மிதிவண்டி ஓடப ஓட்டப்பந்தயம் ஆஹ் அடிபந்தாட்டம் கூடை பந்தாட்டம் கால் பந்தாட்டம் ஆஹ் கை பந்தாட்டம் வளைத்தடி பந்தாட்டம் மின்பந்தாட்டம் மேசை பந்தாட்டம் இறகு பந்தாட்டம் வரிபந்தாட்டம் எரிபந்தாட்டம் ஆஹ் வில் வித்தை வாள்வீச்சு குறிபார்த்து சுடுதல் பாரம் தூங் தூக்குதல் குதிரையேற்றம்

ஆஹ் நான் வந்து ஏறு தழுவுதல் பத்தி சொல்லிட்டு இருந்தல்லயா அதுல வந்து இப்போ தற்காலத்துல இருக்க சிக்கல் பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் எழுத தழுவுதல் வந்து விலங்குகளை வந்து துன்புறுத்துவதாக கருதுவதும் தேவையற்ற உயிரிழப்பும் வந்து காயங்களும் ஏற்படுவதாக கருதுவதும் அன்மை ஆண்டுகள்ல ஜல்லிக்கட்டை வந்து தட செய்யணும் அது தடை செஞ்சாதான் வந்து ஆஹ் மாடுகள்லாம் வந்து நிம்மதியா இருக்கும் ஏன்னா வந்து மாட்டுக்கும் உயிர் இருக்கு அதை ஏன் போட்டு இப்படி சித்திரவதை படுத்துறீங்கங்கிற மாதிரி இந்திய நீதிமன்றங்கள்ல வந்து வழக்கு தொடுத்து இருந்தாங்க விலங்குகள் வந்து நல ஆர்வலர் விலங்குகள் விலங்குகளுக்குன்னு ஒரு நல ஆர்வலர் மையம்ன்னு ஒண்ணு இருக்கு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திய விலங்கு நல வாரியம் அதாவது பீட்டா அப்படிங்கறதுல இந்திய நீல சிறுவை சங்கம் போன்ற அமைப்புகளும் வந்து இதுல அடங்கும் இந்திய விலங்கு வகை தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்வு வந்து மீறுகின்றன என்பது வந்து இவர்களோட குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜல்லிக்கட்டின் ஆதரவாளர்களும்

ஆஹ் இதை வந்து ஜல்லிக்கட்டு ஆதரவு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தமிழர்களோட பண்பாடாக கருதப்படுது அதை வந்து அழிக்கக் கூடாது மேலும் வந்து அவர்கள் கூறுவது வந்து ஜல்லிக்கட்டுக்கு காளை வந்து உழவுக்கு பயன்படுத்துவது இல்லை கன்றிலிருந்தே சிறப்பாக வளர்க்கப்பட்டு கோவில் மாடாக வந்து வழிபட்டு ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட வளர்க்கப்படுற ஒரு மாடுதான் ஒன்றிய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடு வந்து யானைக்கு கூட இல்லை கேரளத்துல யானையை வைத்து பல்வேறு போட்டிகள் வந்து நடத்தப்படுகின்றன என்று வந்து அவர்கள்லாம் வந்து சுட்டுனாங்க அதே வந்து இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆஹ் முதன்மையான வாதம் வந்து விலங்குவதை உழவுக்கு வந்து பயன்படுத்தாமல் பாராட்டி சீராட்டி வளர்ப்பது அந்த காளையை வந்து ஆண்டின் ஒரு நாள்ல உடல் மன அழுத்தங்களுக்கு வந்து உட்படுத்த முடியும் என்று வந்து அந்த உரிமையை வளர்ப்பவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்களோட வாதம் இதுவா இருந்துச்சு கேரளாவுல இன்னொரு விலங்கை வந்து மனிதனின்

ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி அடிப்படையே தவறாக இருப்பதால் ஆஹ் அதை வந்து விட்டுக்கொடுத்து விலங்குகளின் நலனை வந்து பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள் அதுமட்டுமின்றி ஜல்லிக்கட்டு என்பது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பண்பாடு அல்லாது ஒரு சில மாவட்டங்களில் உள்ள சில மக்கள் பிரிவின் அடையாளம் என்ற வார்த்தையில் இவர்கள் வந்து முன் வச்சிடுறாங்க ஏறு தழுவுதல் விளையாட்டுல ஏற்படுகின்ற காயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருந்துட்டே வந்துச்சு காயங்கள் மட்டும் இல்லை

காளையை பிடிக்கும் முயற்சியில வந்து கீழே விழுந்ததால் என்ன ஆகும்னா அவங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டு தலையில வந்து ரொம்ப அதிகமா காயம் பட்ரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சில வந்து நல அமைப்புகள் தொடர்ந்து வழக்குகளின் விளைவாக வந்து தமிழகத்துல ஜல்லிக்கட்டு நடத்த வந்து தடை விதிக்கப்பட்டது அதனை எதிர்த்து வந்து ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக வந்து தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல வந்து ஜனவரி மாசம் வந்து போராட்டங்கள் வந்து நடந்துச்சு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மக்கள் கூடி வந்து தங்களோட ஆதரவை வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து தெரிவிச்சாங்க இந்த போராட்டத்த வந்து தான் சொன்னாங்கன்னா வந்து புரட்சின்னும் மெரினா புரட்சின்னும் ஏன்னா மெரினாவுல வந்து ஆஹ் கட்டுக்கடங்காத அளவுல மக்கள்லாம் திரண்டு இந்த ஜல்லிக்கட்டு வேணும் அப்டிங்கிற மாதிரி